சாமி போட்டோ ஒரு நாலு இருக்கு நாளுத்துக்குமே மால போட்ருக்காங்க.

இன்ஸ்ட்ருமென்ட்டெல்லா வந்து டாக்டர் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு.

வாட்டர் பாட்டில் மேலயே வெச்சுருக்காங்க க்ளாஸா இருக்கு ஒரு க்யூ_ஆர் ஸ்கேனர் போன்பே ஓடதுருக்கு.

அந்த கிரீன் கலர் செடிக்கு நடுவுல வந்து ரோஸ் கலர்ல ரெண்டு மூணு பூ பூத்துருக்கு.

வந்து ஒன்னு வந்து பியூர் வைட் இன்னொன்னு சில்வர் சில்வர் வைட்ல இருக்கு.

அது பூசு வேல நடக்காம இருக்கு ரெண்டு பேரு உட்கான்ட்ருக்காங்க ஒருத்தர் வந்து ஃபோன் பேசுறாரு ஒருத்தர் வந்து சும்மா உக்கான்டு வேடிக்க பாக்குறாரு.

அதுல பெஸ்ட் டு சில்ட்ரன்ஸ் அ இந்தியா அப்டின்னு போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஎஸ் னு போட்ருக்கு.

இதுல வந்து ஒரு வால் பலைய வால் இருக்கு அதுல சின்ன ஜன்னல் தெர்து அந்த ஜன்னலுக்கு வெளிய ப்ளூ கலர்ல ஏதோ தெரியுது.

ஒர்தர் வந்து புக்கெடுத்துட்ருக்காரு அதுல ஒரு சாமி ஃபோட்டோ படோ இருக்கு.

தண்ணி குடிக்கிற மிஷின் ஒன்னு இருக்கு வ் வால்ல வந்து நெறைய ஹெட்செட்லாம் வந்து பாக்கெட்ஸ் தொங்கிட்ருக்கு.

பஸ்ஸெல்லாம் நெறய நிறுத்திருக்காங்க பஸ் வேன் மஞ்ச கலர்ல இருக்கு எல்லாமே அதனால ஸ்கூல்னு நினைக்கிறேன்.

கோல்டன் மஹேந்திரானு எழுதிருக்கு தமிழ்லயும் எழுதிருக்கு இங்கிலிஷ்லயும் எழுதிருக்கு.

கேசியர் டேபிள்ள வந்து ப்ளூ கலர்ல ஸ்கர்ட் போட்ருக்காங்க.

இந்த டிரஸ்க்கு மேல வந்து ஏதோ எல்லோ கலர்ல ஏதோ ஒன்னு போட்டுருக்காங்க.

வந்து ஒரு பெரிய பைய ஒருத்தன் வந்து ஜீன்ஸ் பேண்டு வித் ரெட் ஷர்ட்டு .

அது பக்கத்துல ரெண்டு ரெட் கலர் பலூன் ஒண்ணு எழுதிருக்காங்க ப்ளூ கலர்ல பலூன் ஒண்ணு இருக்கு.

அப்ரோ ஸ்நாக்ஸ் அது இதுன்ட்டு நெறையா இரு.

இந்த போட்டோவ பாத்தீங்கன்னா இது வந்து வண் கார் லாம் ரிப்பேர் பண்ற ஒரு ஒர்க் ஷாப் ஒன்னு இருக்குது.

அதுல ரெண்டு பேரு சாமி கும்பட்றாங்க ஒருத்தர் மைக் புடிச்சு பாடுறாரு அதுல ரெண்டு பிரேம் போட்டோ இருக்கு ஒருத்தர் உக்காண்ட்ருக்காரு சேர்ல .

ஒரு சின்ன பைய நின்னுட்ருக்கா கீழ வந்து செங்கல்லா இருக்கு பக்கத்துல குப்பத்தொட்டி ஒன்னு கீழ ஒன்னு இருக்கு அதுல உள்ள லெட்டர் ஃபுல்லா ஹிந்தில இருக்கு.